தந்து மக்களை இன்பமாக மகிழ்ச்சியாக காக்கிறது அப்படிப்பட்ட அந்த நிலவை போற்றுவோம் அப்படிங்கிறது சரியா அதாவது மகரந்தம் சிந்தும் ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழன் okay யா அந்த அந்த குளிர்ந்த வெண்குடை எப்படி அந்த குளிர்ந்த ஆட்சி மக்களை வந்து மகிழ்விக்கிறதோ அதே போல நிலமானது என்ன செய்யுது குளிர்ச்சி இந்த உலகத்துக்கு என்ன செய்யுது குளிர்ச்சியை வீசி இந்த உலகத்தை மகிழ்ச்சி அத்தகைய நிலாவை போற்றுவோம் நிலாவை so இரண்டாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா சூரியனை வணங்குவோம் சூரியனை வணங்குவோம் எப்படிப்பட்ட சூரியன் இந்த காவேரி வளம் மிக்க நாடாம் யாரு சோழன் அந்த சோழன் இருக்கானே அந்த சோழனுடைய ஆணையச்சக்கரம் சுழன்று மக்களை காப்பது போல உண்மையமான இதயமலையில் சுற்றி வருகிறதே அந்த சூரியன் அந்த சூரியனை நாம் வணங்குவோம் சூரியனை வணங்குவோம் அப்பிடின்னு சொல்றாங்க அடுத்து மாமழை போற்றுவோம் மாமழை போற்றுவோம் அச்சம் தரக்கூடிய இந்த கடலுக்கே வேலியாக இருந்து மக்களை காப்பவன் யாரு சோழன் அதே போல உலகிற்கு அவன் அடிபோல் அச்சம் தரக்கூடிய இந்த கடலில் இருந்து இந்த நிலப்பரப்பை பார்த்து மக்கள் அனைவரையும் பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த சோழனைப் போல மேல் முகிலிலிருந்து மேகத்திலிருந்து மழை பொழிந்து மக்களை தாக்கக்கூடிய அந்த மாமலையை போற்றுவோம் மாமலையை போற்றுவோம் இன்னும் கொஞ்சம் பொருளையும் நம்ம படிக்கப் போறோம் தெளிவா இங்க பாருங்க அறிஞர்கள் கூறு பாருங்க திங்கள் அப்பிடின்னு சொன்னா நிலவு திங்கள் அப்பிடின்னா நிலவு கொங்கு என்றால் மகரந்தம் அலறு என்றால் மலருதல் புங்களர்ன்னா மகரந்தம் மலரும். மலரக் கூடிய காரணம் மாலை அப்போ மகரந்தம் அப்பிடின்னு சொல்லி பூ அப்படியே விரிஞ்சு மகரந்தத்துத் தூள் அப்பிடியே மணக்கும் அதுதான் சொல்றாங்க பிசிறின்னா ஆணை சக்கரம் ஆணை சக்கரம் அப்பிடின்னா மனனுடைய கட்டளை என்றால் அதாவது ஒரு மலைச்சிகரம் இந்த கைலாய மலையெல்லாம் கட்டறாங்கள்ல அந்த மாதிரி மலை இமய மலையினுடைய சிகரங்கள் everest மாறி காட்டுறாங்க பாருங்க அதுல அப்படியே சூரியனுடைய வெளிச்சம் மட்டும்

இல்லையா அளி என்றால் என்னது கருணை ஆஹ் அளின்னாலே கருணை சரியா okay இப்பிடி அதுல meaning இதுல school book ல ரெண்டு எடுத்து நல்லா ரெண்டு தடவை meaning குடுத்திருக்காங்க பாருங்க உங்களுக்கு புரியணும்ன்னு பாருங்க தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் சோழ மன்னனுடைய மாலையானது ஆகும் so அப்போ மூணு மாலை என்னது ஆத்தி வேப்பம்பூ பாண்டியனுக்கு பனம் பூ சோழனுக்கு sorry சேரனுக்கு சேரனுக்கு பனம் பூ ஆத்திப்பூ வந்து சோழனுக்கு பாண்டியனுக்கு வேப்பம் பூ அவனுடைய வெண்கொற்றை குடை குளிர்ச்சி பொருந்தியது இல்லையா அதைப் போலவே வெண்ணிலாவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்குது correct தானே நிலவின் உடைய ஒளி மக்களுக்கு இன்பத்தைத் தருது பாண்டிய மன்னனுடைய வெண்கொற்றை சோழ மன்னனுடைய வெண்கொற்றை கொடை மக்களுக்கு இனிமையை தருகிறது அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம் அடுத்து காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் காவேரி நாடார் அவருடைய ஆணை சக்கரம் போல அவருடைய ஆணை சக்கரம் மக்களை பார்க்கிறது சுழன்று காக்கிறது அது போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை

அச்சம் பெரும் கடலை எல்லையாகக் கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் அதுபோலவே மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அதனால் மழையை okay யா சேரன்மாலைக்கும் அந்த flow ல ஏதாவது சேரன் சேரன்னு வந்திருக்கும் சேரனுடைய மாலை இந்த பனம்பூ சோழனுக்குத்தான் சோழன் சிலப்பதிகாரம் புகார் கண்டத்துலயும் தான் வரும் சரியா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க so பனம்பூ வந்து சேரனுக்கு பனம் பூ சேரனுக்கு சோழனுக்கு ஆத்திப்பூ பாண்டிய மன்னனுக்கு வேப்பம் பூ சரியா ஏதாவது ஒரு flow ல ஏதாவது சொல்லும் போது ஏதாவது அடுத்த line போயிடுவாங்க ஒரு பாட்டை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து வேற எங்கேயாவது சிந்தனை போயிடும் அப்போ அழிச்சு செய்யலாம் நம்ம வாயில எதாவது வரும்போது எதாவது மாறிடுவோம் சரி நூல்வழி பாருங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பீயத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் நமக்கே தெரியும் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் பெயர் இளங்கோவடிகள் சரி இவர் சேர மன்னர் மரபைச் சார்ந்தவர் இது இரண்டாவது question இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் இவருடைய மரபு சேர மன்னர் மரபு காலம் இரண்டாம் நூற்றாண்டில் இது மூணாவது இவர் சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இது நாலாவது so அப்ப நாலு பாருங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் இவர் எந்த மரபைச் சார்ந்தவர் சேர மரபு இவர் சேர மரபை சார்ந்தவர்ன்னு எது சொல்லுது சிலப்பதிகாரத்தினுடைய பதிகம் அப்பிடின்னா சிலப்பதிகார பாடல் சொல்லுது சரி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று இவருடைய காலம் என்ன இரண்டாம் நூற்றாண்டு ஆக மொத்தம் நாலு ஆச்சு ஐம்பெரும் காப்பு சிலப்பதிகாரம் எதில் ஒன்று ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அது அஞ்சாவது இதுவே தமிழின் முதல் காப்பியம் இது ஆறாவது இதுக்கு முத்தமிழ் காப்பியம் அப்பிடின்னா இயல் இசை நாடகம் அதுதானே முத்தமிழ் சரி இதுக்கு குடிமக்கள் காப்பியம் குடிமக்கள்ன்னா கோவலன் கண்ணகி எல்லாம் பெரிய பெரிய மன்னன் கிடையாது ஒரு சாதாரண குடிமக்களுக்குன்னு காப்பியம் இருக்கும் அதனாலதான் இதுக்கு குடிமக்கள் காப்பியம்ன்னு என்றெல்லாம் போற்றப்படுகிறது இதை என்ன வச்சுக்கலாம் எட்டு ஏழுன்னு வச்சுக்கலாமா சரி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் ஏன்னா ரெண்டுமே ஒரே கதை சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கோவலனுடைய மனைவி மாதவி இருக்கார் பாத்தீங்களா அந்த மாதவியினுடைய மகள்தான் மணிமேகலை so அப்போ சிலம்பும் மணியும் ஒரே கதையில் தொடர்புடையவைதான் அதனால அதுக்கு இரட்டைகாப்பியம் பேரு அடுத்தது திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது இதுதான் சிலப்பதிகாரத்துல முதல் பாடல் சிலம்புல முதல் பாடல் first திங்களை போற்றுருக்காங்க அடுத்து ஞாயிறு போற்றுருக்காங்க அடுத்து மழையை

அது போல சூரியன் என்ன செய்கிறது இமயமலையை சுழன்று வருகிறது இல்லையா சோழனுடைய ஆணை சக்கரம் மக்களை சுழன்று மக்களை பார்க்கிறது அது போல இமயமலையை சுழன்று ஒரு சுழன்று காப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா சூரிய ஒளி அதனால சூரியனை போற்றும் அச்சம் தரக்கூடிய கடலையே அஹ் கடலிடமிருந்து மக்களை காப்பவன் யார் அப்பிடின்னா சோழன் அதே போல வானத்திலிருந்து மழை பெய்து மக்களை காப்பது எதுனா வான்மழை அதனால மழையை அப்பிடின்னு சொல்றேன் அப்ப புரிஞ்சிருக்கும்ன்னு நினைக்கிறேன் so இதுல ஒவ்வொரு தகவல் கொடுத்திருக்காங்க so first வந்து இளங்கோவடிகள் அடுத்து சேர மன்னர் சிலப்பதிகார பதிகம் இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் காப்பியம் மு~ மு~ முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சிலம்பு மணியும் இரட்டை காப்பியம் சிலப்பதிகார பாடல் முதல்ல தொடங்குறது திங்கள் ஞாயிறு மழை இதுல எதுவும் இல்லை okay so அடுத்த பாடல் பாரதியாரினுடைய ஒரு பாடல் காணொளி நிலம் அப்பிடின்னு சொல்லி பாரதியாருடைய தொகுதிகள்ல இருந்து நமக்கு ஒரு பாடல் கேட்டருக்காங்க சிலப்பதிகாரம் இரண்டாம் நூற்றாண்டு பன்னிரண்டாம் நூற்றாண்டு இல்லை இரண்டாம் நூற்றாண்டு அவங்க அந்த காலம் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி இல்ல அவங்க பார்க்கலாமா அடுத்த பாடாலுக்கு போலாமா அடுத்த பாடல் பாரதியாரினுடைய ஒரு பாடல் போகலாமா so பாரதியாரினுடைய ஒரு பாடல் அடுத்த பாடல் so அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்பிடின்னு சொன்னா காணி நிலம் அப்பிடின்னு சொல்லி பாரதியாருடைய பாடல் அடுத்தவங்களில் வாழும் பலர் ஏற்றி நுழையும் முன் பார்த்திடலாம் அடுக்ககங்கள் அப்பிடின்னா என்னது மாடி வீடு அடுத்தவங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள் இல்லையா அடுத்தவர்ல வாழக்கூடிய ஒரு பலருன்னா மாடி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வயலைப் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஏங்குறாங்க இல்லையா அதை சொல்றாங்க வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குங்க எப்படி வீடு கட்டணும் அப்படி வீடு கட்டணும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு வீடுன்னு ஒரு வீடு இருக்கணும்ன்னு ஆசைப்படுவாங்க சிலர் அப்படியே பெரிய வீடா கட்டணும் இரண்டு மாடி வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க இப்படி எல்லாருக்கும் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் பாரதியாருக்கும் அப்படி ஒரு ஆசை அடுத்து இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதின் தேவையை உணர்த்துகிறார் இயற்கையை பல வகையிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தைப் பற்றி அறிவோம் பாரதியாரினுடைய அந்த இயற்கையை விரும்பக்கூடிய பாரதியாரினுடைய இல்ல கனவு எப்படி இருந்தது பாரதியாரே காணி நிலம் வேணும்ன்னு பாடினார் சும்மா வீட்டுல சொல்லலாம் பாரதியாரே காணி நிலம் வேணும் எனக்குன்னு பாடுனாரு அப்ப எனக்கு ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இடம் வாங்கணும்ன்னு நான் நினைக்கக்கூடாதா அப்பிடின்னு சொல்லி சும்மா சொல்லலாம் அந்த அளவுக்கு பாரதியாரும் வேண்டி இருக்காரு எப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழலையும் தனக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைதியான இடம் வேணும்ன்னு பாரதியார் விரும்பியிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த பாடல்ல இருந்து நம்ம பார்க்கலாம் பார்க்கலாமா இதான் அந்த பாடல் பாருங்க காணி நிலம் வேண்டும்

அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்தக் காணி நிலத்தினிடையே ஓர்மாளிகை கட்டித் தரவேண்டும் அங்கு கேணியருகினிலே தென்னைமரம் கீற்று மிளநீரும். so இதுக்கு என்ன அர்த்தம்னா காணி அப்படிங்கிறது ஒரு நிலப்பகுதி காணி அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்பிடின்னு சொன்னா நீங்க chat பண்ணுங்க காணி அப்படிங்கிறது ஒரு நிலத்தினுடைய அளவு அது எத்தனை cent ல் எத்தனை ஏக்கர் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன செய்யுங்க share பண்ணுங்க so காணி நிலம் வேண்டும் அப்பிடின்னா அவருக்கு ஒரு காணி நிலம் வேணும் அப்பிடின்னு யாரு ஆசைப்படுறாங்க பாரதியார் அந்த காணி நிலம் வேண்டும்ன்னு யார்கிட்ட கேக்குறாரு பராசக்தி கிட்ட கேக்குறாரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அப்பிடின்னா அந்த காணி நெலத்துல தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய்ய நிறத்தினதாய் அப்பிடின்னா பழைய காலத்து வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல அழகிய தூண்கள் உருண்டை உருண்டையா நல்ல அழகிய தூண்கள் நல்ல மாடங்கள் வெச்சிருக்கணும் பால்கனி வச்சு அது அதுதான் அவர் சொல்றாரு நல்லா ஒரு ஒரு மாடி வீடு வேணும் அப்பிடின்னு ஆசைப்படுறாரு அழகான தூண்கள் வெள்ளை நிற தூண்கள் இருக்கணும் நல்ல நன்மாடங்கள் இருக்கணும் அப்பிடின்னு சொல்றாரு அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அப்போ காணி நிலம் வேணும்

இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அவரு சொல்றங்க அந்த தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அப்படிங்கிறார் அப்ப அவருடைய கனவு என்னங்கறது புரிஞ்சிருக்கணும்ன்னு ஒரு படம் போட்டிருக்காங்க பழைய காலத்து வீட்டை படத்துல கொண்டு வந்திருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது இதுல model இருக்கு பாருங்க மால் பால்கனி இருக்கு வெள்ளை colour தூணு இருக்கு பழைய வீட இருக்கிறதால்ல அப்பிடியே போட்டுட்டாங்க சரியா அந்த அழகிய தாய் நம் மாடங்கள் துயரில் இடத்தினதாய் அடுத்து அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்று மிளநீரும் பக்கத்துல ஒரு கிணறு. அந்தக் கிணறுக்கு அருகிலேயே தென்னை மரத்தினுடைய கீற்றும் மிளநீரும் தெரியுது பாருங்க படத்திலேயே போட்டிருக்காங்க காணி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 தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் பழைய MGR பாட்டு கூட உண்டு அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித் தர வேண்டும்

துய்ய நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாளிகை அழகாக கட்டித் தரணும் பக்கத்துல கேணி இருக்கணும் அந்த கேணி பக்கத்துல தென்னை மரத்தினுடைய

ஆ mam, நான் சென்னையில இருந்து call பண்றேன் mam எனக்கு வந்து, நாகர்கோயிலை full ஆ, சுத்தி பாக்கணும்.

எனக்கு next month சுத்தி பாக்கணும். ஒரு one week one week pack வேணும்.

அ, தனியா போட்டாலும், பிரச்சனை இல்லை. சேத்து போட்டாலும், பிரச்சனை இல்லை

mam mam உங்களுக்கு, கொஞ்சமாவது, ஏதாவது இருக்கா? சென்னையில இருந்து பேசுறேன்னு சொல்றேன். நீங்க நாகர்கோவில்ல, எந்த இடம் சுத்தி வாங்கணும்னு, என்கிட்ட கேக்குறீங்க?

mam முதல்ல, first உஹ் உங்களுக்கு, யாரு வேலை குடுத்தா? எனக்கு வந்து time இல்லை, சீக்கிரம் எல்லாம் சொல்லுங்க. சும்மா போட்டுட்டு, sir mam ன்னு இழுத்துட்டு இருக்காதீங்க. டக்குன்னு சொல்லுங்க.

கன்னியாகுமரியிலே, capital நாகர்கோயிலா? கன்னியாகுமரி capital நாகர்கோவில். okay okay mam சொல்லுங்க.

ஆ okay mam first ஏ temple போற மாதிரியா? mam mam நீங்க tourist அ, நீங்கதானே tourist bus லா அனுப்பணும்? நான்தான் என்னோட சொந்த செலவுல, இங்க வேற வரணுமா? நீங்க வந்து, van or cab வச்சு, நீங்க வந்து என்னை கூட்டிட்டு வர மாட்டீங்களா? ஆ flight ல வரேன் mam okay பண்ணிக்கலாம். நாகர்கோவில் ல எந்தெந்த place எல்லாம், famous கொஞ்சம் சொல்லுங்க? எனக்கு temples எல்லாம் வேண்டாம், வேற. வர tourist லாம் கேட்டாங்க. நான் கேக்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க

ஆ first ஏ beach அ சுத்தி பார்க்கிற மாதிரியா?

அந்த விவேகானந்தர் மண்டபம், அப்புறம் அந்த திருவள்ளுவர் சிலை எல்லாத்துக்கும், boat ல கூட்டிட்டு போவீங்களா?

அ, அதுக்கெல்லாம் நீங்களே, இது பண்ணி, ready பண்ணிடுவீங்க. அதானே?

இல்ல temple interest இல்லைன்னு இல்லை. நம்ம starting ஏ temple ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். ஒரு last two days ல பார்த்துக்கலாம் அப்படின்னு.

okay sunset ஆ okay பாத்ரலாம் ஆ okay அ, okay. இந்த திருப்பரப்பு falls ன்னு, ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க கூட, அங்க கூட்டிட்டு போவீங்களா? ஓ, திருப்பரப்பு பகுதியிலதான் குற்றாலமும் இருக்கா? cover பண்ணிக்கிற மாதிரி. walkable distance உஹ் எனக்கு ஒரே ஒரு doubt உஹ்? இதுல வந்து, கன்னியாகுமரி capital நாகர்கோவில்ல வருதா இல்லை, திருநெல்வேலி capital தென்காசியில வருதா? குற்றாலம், கன்னியாகுமரிக்குள்ள இருக்கு அ, okay okay mam okay எனக்கு, எனக்கு, இந்த இடத்தை எல்லாம் பத்தி, சரியான knowledge இல்லை. so அதனாலேதான், உங்களை மாதிரி, ஒரு ஆள்ட்ட வந்தேன். but என்னன்னா, எனக்கு என்னமோ தோணுது. உங்களுக்கும், knowledge இல்லைன்னு தோணுது

mam உங்களுக்கு COVID test எடுத்திடீங்களா? okay mam okay ஒரே சத்தமா கேட்குது, அதான் பார்த்தேன்

அ, okay இன்னொரு இடம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காலிகேசம்ன்னு, ஒரு இடம் இருக்குல்ல, ஆ காலிகேசம் ஆ forest இல்லை mamfirst உஹ் அந்த water falls கூட, எனக்கு அவ்வளவா interest இல்லை. அந்த forest area ல, கொஞ்சம் சுத்தி பார்க்கணும், நிறையா. என்ன mam நீங்க security முக்கியம்ன்னு சொல்றீங்க, அப்புறம் வேணா, animals எல்லாம், பாக்கணும்னா தனியா போய்க்கோன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன, சிங்கம் வந்து கடிச்சிட்டா, நீங்க வந்து காப்பாத்துவீங்களா? அப்ப package உள்ள போறது இல்லை mam எனக்கு insurance claim இருக்கா உங்ககிட்ட? சரி okay okay விடுங்க வேற என்னென்ன place இருக்கு அத சொல்லுங்க WhatsApp பண்றிங்களா? சரி okay உங்க number சொல்லுங்க sir ஆ, number சொல்லவா? சொல்லுங்க Nine nine zero zero zero zero என்ன mam நீங்க ஒரு, இதுல வேலை பாக்குறீங்க. நான் சொல்றதெல்லாம், திருப்பி, திருப்பி, சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆ, இப்பதான், correct ஆ வந்துருக்கீங்க. ஆ one one one

இந்த package ஓட price எவ்வளவுன்னு நீங்க சொல்லவே இல்லை. நீங்க free of cost ல கூட்டிட்டு போயிருவீங்களா?

ஆ okay இது ஆ சரி okay mam thank you ஆ சரி okay mam நான் இப்ப எதை பத்தி பேச போறேன்னா education கல்வி பத்தி பேச போறேன் மனிதர்கள் வந்து உயிர் வாழ்வதற்கு நீர் உணவுலாம் எவ்வளவு அவசியமோ அந்த மாதிரி அறிவ வளர்ப்பதற்கும் சரி எது தவறு எது அப்படின்னு புரிஞ்~ புரிஞ்சு நடந்து கொள்வதற்கும் கல்வி ரொம்ப அவசியம் அந்த வகையில ஹம் கல்வியை பற்றி இந்த பதிவில பார்ப்போம் கல்வி அப்படிங்~ அப்படிங்கிறது மனிதனின் வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்குது திருவள்ளுவர் கல்விய பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லா தவர் அப்படின்னு சொல்றாரு அதாவது கல்வி கற்றவர்கள் மட்டும் தான் கண்ணுடையவர்களா கருதப்படுவாங்க கல்வி கற்காதவர்கள் இரண்டு கண்கள் இருந்தும் கண் இல்லாதவராக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அஹ் திருவள்ளுவர் வந்து சொல்லி இருக்காரு அஹ் ஒரு நாட்டோட மன்னரையும் அரசரையும் நன்கு படித்தவரையும் நம்ம ஒப்பிட்டுப் பார்த்தோம்னா கல்வி கற்றவங்க தான் உயர்ந்தவராக கருதப்படுவாங்க ஏன்னா அரசனுக்கு அந்த நாட்டில மட்டும் தான் மதிப்பு சிறப்பு இருக்கும் ஆனா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி அவ்வையாரே சொல்லி இருக்காங்க இப்படி கல்வியோட சிறப்ப பத்தி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா மற்றவர்களிடம் இருக்கும் பணம் பொருள் செல்வம் வந்து காலத்தால அழியக் கூடியது கல்வி செல்வம் மட்டும் தான் காலத்தால அழியாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு திருவள்ளுவர் கூறியிருக்காரு

பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது அப்படின்னு சொல்லி மகாத்மா அடிகள் சொல்லி இருக்காங்க அது அப்புறம் ஓ~ ஔவையார் சொல்லி இருக்காங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அந்த மாதிரி கல்விய வந்து சிறப்புள்ளது ஹம் அந்த அழியாத சிறப்பான அந்த கல்வியை கற்கணும் எல்லாருமே அந்த செல்வம்~ செல்வத்தை வந்து நம்ம சேத்~ சேர்த்து அந்த அழியிற செல்வத்தை சேர்க்காம கல்வி செல்வத்தை அழியாத செல்வத்தை வந்து நம்ம கற்க~ கற்கணும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹம் பிளாட்~ பிளாட்டோ வந்து சொல்லி இருக்காரு கல்வி கற்காமல் இருப்பவர்கள் பிறக்காமல் இருக்கலாம் அப்படின்னு பிளாட்டோ சொல்லி இருக்காரு அப்புறம் ஔவையார் சொல்லி இருக்காங்க பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு ஔவையார் சொல்லி இருக்காங்க அப்புறம் நெல்சன் மண்டேலா என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா உலகத்தை நல்ல வழியில மாற்றும் சக்தி வந்து கல்விக்கு தான் இரு~ இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காரு ஹம் அப்புறம் கல்வி மேல் இருந்த பற்று தான் சாக்ரடீஸ் போன்ற தத்துவ ஞானியையும் அப்துல் கலாம் ன்கிற~ போன்ற அறிவாளியும் வந்து உருவாக்கச்சு அப்படின்னு சொல்லி கல்வியை பத்தி சொல்லும் போது சொல்லுகிறாங்க இளமையில படிக்கும் கல்வி வந்து சிலை போன்றது அப்படின்னு ஆத்திச்சூடியிலயே வருது அதனால வந்து கல்விய வந்~ கல்வி வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக அவசியமான ஒண்றா இருக்குது இப்போ வந்து பார்த்தோம்னா மனிதர் மனிதர்களுக்கு வந்~ மனித வாழ்க்கையில உயர்வான எண்ணங்களையும் உன்னதமான குணங்களையும் குணங்களும் நம்மளுக்கு தோன்றனும்னா கல்வி வந்து ரொம்ப அவசியம் வாழ்க்கைங்ற வீட்டில கல்விங்கிற விளக்கு ஏற்பட்டா தான் எனது வாழ்வானது பிரகாசம் அளிக்கும் இது வி~ இத தான் வந்~ இத~ இத தான் வந்து ஆஹ் விலங்குகளிடமும் விலங்குகளுக்கும் மனிதர்களயும் வேறுபடுத்தி காமிக்க கூடியதா இருக்குது இந்த கல்வி தான் ஆஹ் அப்புறம் பார்த்தோம்னா கல்வி தான் ஒரு மனிதனுக்கு வந்~ மனிதனோட அறிவுக் கண்களை வந்து திறக்குது

ஒரு செல்வந்தன் கால சூழ்நிலையால ஏழைகளா எழையா மாறலாம் ஆனா கல்வி அறிவுடையவன் அவ்வாறு கிடையாது அவ~ அவனோட நிலை வந்து மேலும் உயர்ந்து கொண்டு கிட்டு தான் போகும்

கல்வி ஒரு மனிதனை எப்போதுமே மேன்மை அடைய தான் செய்யுமே தவிர கீழே வந்~ கீழ் நோக்கி தள்ளாது அப்படின்னு நான் வந்து இந்த பதிவுல சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நாம இப்ப கற்றோம்னா அந்த கற்று இருக்கிற அந்த நம்ம கற்ற கல்வி பயன் வந்து நம்மளுக்கு மட்டும் இருக்~ நம்மளுக்கு மட்டும் பயன்படர இதா இருக்க கூடாது அந்த கல்வி இந்த சமூகத்துக்கு நாட்டுக்கும் பயன்படற வகையில நம்ம வந்து சேவை செய்யணும் அறியாமைல இருப்பவங்க இருக்கிறவங்களுக்கு ஆஹ் நம்ம கல்வி வந்து அறிவுனால வந்து உதவி செய்யும் அஹ் நல்ல எண்ணங்களையும் சிறந்த செயல்களையும் செய்யும் அப்படிங்கறது அப்படிங்கிறத அந்த அறியாமையில இருக்கிறவங்களுக்கு வந்து நாம செஞ்சு காமிக்கணும் இந்த கல்வி வந்து எல்லாத்தையும் மாத்தும் அப்படின்னு நம்ம வந்து அவங்க மனசுல வந்து விதைக்கணும் இ~ இத தான் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா கற்றவை கற்றபின் நிற்க அதற்குத் தக நீங்க கற்ற கல்வி படி நீங்க மட்டும் நடந்தா பத்தாது அதை உங்களோட வாழ்க்கை முறையிலயும் பயன்படுத்தணும் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அதான் வந்து கல்விக்கு நம்ம பயனளிக்க கூடியதாக இருக்கும் கல்வியறிவை வந்து பெறாதவங்க வந்து திருவள்ளுவர் வந்து விலங்கோட குறிப்பிடுறாரு கல்வியறிவு இல்லாதவர்கள் வந்து மனித பண்புகள்ல இல்லாம தவறான வழியில வந்து சென்றுவாங்க அது அவங்க அழிவுக்கு வந்து வழிவகு~ கல்வி கண் போன்றது கற்க்காமல் இருக்கிறது இருக் கண் இன்றி வாழ்வதற்கு சமம் அப்படின்னு வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அதனால வந்து இந்த கல்விய வந்து நம்ம கற்றுக்கணும் கல்வி வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஹம் அப்புறம் வந்து இந்த கல்வி அழியா சிறப்படைய கல்விய வ~ சிறப்பை வந்து நம்ம அனைவருமே உணர்ந்து இந்த கல்வியை வந்து நம்ம ஆஹ் கற்றுக்கணும்

எல்லாருமே வந்து கல்வியை வந்து கற்றுக்கணும் அப்ப அந்த காலத்துல அந்த காலத்தை விட இப்போ உள்ள காலத்துல வந்து எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவா படிக்க கல்வியறிவு இல்லாதவங்களா தானா இருந்தாங்க so இந்த காலத்துல வந்து இந்த இதுக்கெல்லாம் நிறைய education க்குலாம் நிறைய இது வந்துருச்சு வளர்ந்துடுச்சு so அதனால நம்ம எல்லாருமே கல்வி கற்க கூடியவங்களா இருக்கணும் இந்த உலகையே மாற்றக் கூடிய ஒரு பலமான ஆயுதம் வந்து ஒண்ணு ஒண்ணு இருக்குது அது தான் கல்வி அப்படின்னு தென் ஆப்பிரிக்காவோட ஜனாதிபதியா இருந்த நெல்சன் மண்டேலா வந்து சொல்லுகிறாரு ஆஹ் எம்~ எம்மயும் இந்த உலகத்தையும் மாற்றி நல்வழியில இட்டு செல்லக்கூடிய பெரும் சிறப்பே கல்விக்கு தான் இருக்குது படிப்பால மட்டும் பாரதத்தை பாராள செய்யலாம் அப்படின்னு doctor அப்துல் கலாம்ஓட வார்த்தைகளைப் போல நாமும் கல்வி அவசியத்தை உணர்ந்து கற்று மேன்மை அடைந்து கொண்டு கிட்டே போவோம் மேன்மை அடைந்து கிட்டே இருக்கணும்

அதை எல்லாம் போக்கி இன்பமாக வாழ்வார்கள் இது தான் வந்து கல்வி கற்றவங்களோட ஒரு சிறப்பு கல்வி கற்றாங்க கற்றிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க துன்பங்களை அறிஞ்~ இந்த துன்பத்தில இருந்தாங்கன்னா அது என்ன துன்பம் அது எதனால ஏற்பட்டுச்சு அதை எப்படி போக்கலாம் அது எல்லாம் அறிஞ்சிட்டு அதை எல்லாம் எல்லாத்தையுமே போக்கிட்டு அஹ்

நம்முடைய அறிவ வந்து மேம்படுத்துவதற்கும் தேவையற்ற மூட நம்பிக்கைகள வந்து விளக்கி தள்றதுகும் விலக்கி விடுறதுக்கும் தான் பயன்படுது இந்த கல்வி நம்ம நாட்டுல இருக்கும் பல தலைவர்கள் வந்து கல்வி கற்றதினால மட்டுமே தான் வாழ்வில வந்து முன்னேற்றம் அடைந்தாங்க அதனால நம்மளும் கல்வியைக் கற்போம் வாழ்வில வந்து முன்னேறணும் அது மாதிரி இந்த கால கட்டத்தில எல்லாம் வந்து கல்வி வந்து இப்போ ரொம்ப பயனடைய தான் செய்யுது நிறைய பேர் எல்லாருமே கல்வி கற்கறாங்க மூட நம்பிக்கைகள் எல்லாம் அழிஞ்சுகிட்டு தான் வருது ஒருவன் வந்து தட்~ கற்ற கல்வியை படிச்சா மட்டும் போதாது அந்த கல்வி வந்து சொல்லும் நெறிமுறைகளையும் பின்பற்றி வாழவும் செய்யணும் என்ன சொல்றாங்க வாழனும் அதை கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு இன்ணொண்ணு கல்வியோட சிறப்பு பாத்தா இப்ப வந்து ஒரு நாட்டோட அரசரையும் கல்வி கற்றவங்களையும் ஒப்பிட்டு பார்த்தாலே வந்து கல்வி கற்றவங்க தான் உயர்ந்தவராக இருக்காங்க அப்ப கல்வியோட சிறப்பை வந்து நம்ம உணர்ந்துக்கணும் எவ்வளவு சிறப்பு இந்த கல்வி அஹ் அந்த கல்வி கற்கறதுனால அரசர விட நம்ம தான் நம்ம வந்து மதிக்கப்படுறோம் அரசர் வந்து அந்த நாட்டுக்கு மட்டும் சிறப்பாக இருப்பாங்க ஆனால் கற்றவர் வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பா இருப்பாரு அதனால கல்வியோட சிறப்ப வந்து நம்ம உணர்ந்து எல்லாரும் கல்வி கற்கணும் கல்வி வந்து மிக அவசியமான ஒண்ணு இப்ப நம்ம கல்வி கற்காம இருந்தோம்னா கண்ணு இரு கண்கள் இருந்தும் இல்லாதவர்களாகவே நம்ம இந்த வாழ்வில வந்து கருதப்படுவோம் அதனால எல்லாருமே கல்வி கற்று ஆஹ் எல்லாருக்கும் பய~ இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பயனளிக்க கூடியதாக இருக்கணும் இந்த கல்வி

ஆ Good morning bro எப்பிடி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் bro. ஆ. நல்லா இருக்காங்க bro. அங்க உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓ. அனைவரும் நலம் அப்பறோம் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன விஷேஷம் உங்க வீட்ல. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்ல என்ன விஷேஷம்?

ஆ அது கூடிய சீக்கிரத்துல சொல்றேன் bro. எப்பொன் தெரில என். ஆ. higher இதுல எடுக்குறீங்களா இல்ல எப்பிடிங்க? power bikeஅ எடுக்குறீங்களா, just mileage குடுக்குற மாறி எடுக்குறீங்களா? ஆ. free தான் free தான். அதான் நான் கேட்டேன் bro. என்னன்னா நல்லா mileage குடுக்குற மாறி வண்டி வேணுமா இல்ல நல்ல power bikeஅ எடுக்குறீங்களா?

இப்போ R one five apache pulsar யு அந்த செட்ல KTM இந்த மாறி. okay okay. நீங்க பேசாம இல்லாட்டி Royal Enfield எடுக்கலாம்ல? ஆ. சரி பைக்ல என்ன எடுக்கலாம்னு plan பண்ணிருக்கீங்க? R one five கொஞ்ச oldங்க, KTM தான் இப்போ நல்லா இருக்கு. அது எடுத்தீங்கனா. KTM இப்போதைக்கி கொஞ்சம் fastest ஆனா வண்டி தான் கோசம் power ஆன bike தான்.

நல்லா இருக்குங்க. KTMஅ compare பண்ணுன்போது உங்களுக்கு dome எல்லாம் இருக்காது. ஆனா நல்லா fastஅ இருக்கும். R one five நீங்க எடுத்தீங்கனா உங்களுக்கு கெத்தா இருக்கும். Apache எல்லாம் old bro. ஆனா அதுவும் கொஞ்ச powerஆ தான் இருக்கும். நல்ல கொஞ்சம் கெத்து இருக்கும் வண்டி எடுத்து. எடுத்துட்ட உடனே எல்லாம் எழுவதுல போமாட்டேன், bro. average எழுவதுல போவேன்னு சொன்னேன். எடுத்தவோன்னே யாராலயும் எழுவது எல்லாம் போமுடியாது. average seventy போவேன், seventy இல்ல bro. இருவதுனு சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு எழுவதுன்னு கேற்றுக்கு. அதான் averageஆ வந்து sixty to seventy km போவேன்.